அப்புறம் ஹம் என்னால் அவளை மறக்கவே முடியவில்லை.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

என்னதான் அவள், என்னை ஏமாத்தி விட்டு சென்றாலும், என்னால் அவளை மறக்க முடியவில்லை அதற்கு நீர் வந்து, கரிகால சோழனாக மாற வேண்டும். ஆஹ் எனது tuition ல் கூறுகிறார்கள்.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

ஹம் நீர் வந்து ஒரு கட்ட பிரம்மச்சாரி அல்லவா இரண்டு நாட்கள் முன்னாடி அவள் என்னை பார்த்து சிரித்தாள். நான் அவளைப் பார்த்து censor சொல்லிவிட்டேன். censor censor என்பது ஆங்கில வார்த்தை அல்லவா ஆஹ் அது~அதுக்கு பேரு, இப்ப என்ன சொல்றதுன்னா, தெரியல. இப்ப சொல்லிட்டேன். உங்ககிட்ட என்ன சொல்றது இப்போ ஆஹ் அவள் மூஞ்சியை திருப்பிவிட்டு சென்றுவிட்டாள். நீ போடி, நீ பண்ண துரோகத்துக்கு நான் ஏன்டி, உனக்கு wait பண்ணணும்? போடி அவ்வளவுதான். wait பண்ணுவது என்பது ஆங்கில வார்த்தை. என்னது ஒன்றும் இல்லை ஓய் நாம் இருபத்தி ஒன்பது நிமிடம் பேச வேண்டுமா அல்லது முப்பது நிமிடம் பேச வேண்டுமா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 இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பது. எனக்கு ஒரு certificate உ miss ஆயிடுச்சு.

certificate உ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

அதுக்கு பெயர் வந்து தமிழ் certificate கேக்குறவன் என்ன தெரியுமா சொல்லுவா யார்றா இவன் பைத்தியக்காரன்

கொஞ்சம் அமைதியாயிரு வெற்றிமாறன் film ஆஹ் அஹ் நேற்று, நேற்று என்ன உணவு மதியம் நேற்று மதியம் பூரி மதியம் பூரியா என்ன ஒய் கை வேலை செய்~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

செம்பி படம் பார்த்தீரா அதுலதானே வரும் ஆஹ்

செம்பி அல்ல நான் வாத்தி மற்றும் துணிவுக்குத்தான் wait அஹ் காத்துக் கொண்டிருக்கிறேன்

செம்பி வரும் எனது டெலிகிராமில் வரும் உம் போய் அதை முதல்ல பாரும் ஒய் டெலிகிராம் என்பது ஆங்கில வார்த்தையா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 சரி, அங்கே எத்தனை computer உள்ளது

ஆறு

முப்பத்தி இரண்டு இங்க ஒரு பத்து மொத்தம் நாற்பத்தி இரண்டு இருக்கு.

உள்ளே ஒன்று, நாற்பத்தி மூன்று.

நமக்கு school என்னதான் பழக்கமான school என்றாலும், மாணவர்கள் சரியல்ல அவர்களை விட மோசமானது, எதுவும் இல்லை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

அஹ் இதுக்கு மேல என்ன பேசுறதுனே தெரியல நீ உங்க ஆள் கிட்ட பேசி, பேசி பழகியிருப்ப. நான் அந்த மாதிரி பேசி பழகினதில்லை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

இரண்டரை மணி நேரம் பேசி உள்ளேன்

இது வரைக்கும், ஒரு மணி நேரம்தான் பேசிருக்கேன் அதுவும், அதுவும் பையன் கூட தான் பேசிருக்கேன்.

அது நான் என் நண்பனிடம், மூன்றரை மணி நேரம் பேசி உள்ளேன் நான் பசங்களிடமே ஒரு மணி நேரம் தான் பேசுவேன். அதுக்கு மேல என்ன பேசுறது அதுவும் பேசியது தேர்வு எழுத போது. online class அதுக்கு

அப்போதுதான் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம்.

ஆஹ் அஹ் இது எனது பழைய பள்ளியில் நான் பயிலும் போது. மனதும் சேர்ந்து அப்புறம்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 தரவா தரவா உசுரை தரவா. தாடி உசுரை தா நீயெல்லாம் பொறந்ததே ஒரு சாபக்கேடு

நீயெல்லாம் பொறந்ததே ஒரு சாபக்கேடுடா ஐயா எனக்கு ஒரு சீட்டு பாருங்கய்யா

டிமான்டி காலனியின் இரண்டாம் பாகம் trailer விட்டுள்ளார்கள். trailer இல்லை

ஏன்னா, நான் எல்லா bit ஐயும் எனது shoulder லேதான் வைத்துக் கொள்வேன்

தூக்கிப்போட மாட்டேன். எதற்கு இரண்டு வேலை என்று அதையே வைத்து கொள்வேன்

எதுவும் பண்ண முடியாது. நீ fail ஆகவேண்டிதான்

ஆனால் எப்படியாவது pass ஆயிட்டு ஒரு பத்தாவது rank அப்படியாவது வந்து, சிறப்பு வகுப்பை நான் பயிலக்கூடாது. ஆனால், இங்க இருந்தால் இவர்கள் படிக்க விடமாட்டார்கள் ஆமாம், ஆமாம் miss வந்துவிட்டார் ஆஹ் ஆசிரியர் வந்துவிட்டார். ஆஹ் இன்னும் இரண்டு நிமிடம் மட்டுமே உள்ளது.

என்ன செய்வது என்று தெரியவில்லை

ஆஹ் அஹ் சரியாக இரண்டு நிமிடங்கள் தற்பொழுது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் என்றால், நாம் அப்படியே படித்துக் கொண்டே படிக்கலாம் பேசலாம். நீர் வந்து chemis~ ஆஹ் வேதியியல் படிப்பீர் நான் வந்து என்ன படிப்பீர் படிக்கிறது ஓ அப்போ இயற்பியல் என்றால் physics ஆ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 ஆமாம் நான் கூட ஒரு பாடல் கேள்விப்பட்டேன் ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் வந்து ஆனாலும், அந்த பாட்டு எனக்கு சுத்தமாவே பிடிக்காது.

காதல் செய்பவர்கள் மட்டும்தான் அந்த பாட்டு கேட்பார்கள். என்னை மாதிரி மொட்டை பையனா இருக்கிறவனுக்கு அந்த பாடல் எல்லாம் பிடிக்காது

எந்த பாட்டு பாட்டைக் கேளு என்னை விட்டு எங்கும் போகாதே இதெல்லாம் ஒரு பாட்டா எனக்கு அந்த படத்துல இருந்து பிடித்த ஒரே பாட்டு சாச்சிட்டாலே அந்த பாடல் இரு miss வந்துட்டாங்க ஆசிரியை இன்னும் correct ஆ நாப்பது second நாப்பது நிமிடங்கள், நிமிடங்கள் அல்ல.

நொடி நொடி ஆஹா இன்னும் முப்பது, முப்பத்தஞ்சு ஆஹ் அஹ் இல்லை அல்ல அல்ல ஆஹ் ஒண்ணு இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரண்டு, பதிமூன்று பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு,

ஆஹ் Hello what can i do for you madam. This is Indian airlines ஆஹ் yeah okay mam சொல்லுங்க mam உங்களுக்கு என்ன mam வேணும். இல்ல mam நீங்க இப்ப எந்த location ல இருக்கீங்க திருச்சியா இப்ப சென்னையா mam திருச்சில direct flight கிடையாது mam. இங்க திருச்சி to கலிஃபொர்னியா கிடையாது direct flight கிடையாது mam. சென்னை போய் தான் பாத்திங்கண்ணா international airport okay but ஏன்னா சென்னை தான் international airport அங்கிருந்து பாத்திங்கண்ணா through வா flight இருக்கு. இங்க கிடையாது பாத்திங்கண்ணா திருச்சியில

okay mam available லா இருக்கு mam திருச்சியில available லா இருக்கு. நீங்க நா கேட்கிற question என்னா நீங்கா எப்போ போகணும் இப்போ இன்னைக்கு night friday வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல tomorrow இல்லனா tomorrow after ஆ அந்த மாதிரியா mam mam sorry mam கொஞ்சம் இருக்கத wait பண்ணி check பண்ணி சொல்றேன் sorry mam ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க afternoon call பண்ணிருக்கீங்க morning நா flight இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுவும் through வா தான் சென்னைல தான் இருந்துச்சு so அதுனால இன்னைக்கு available ஆ இல்ல கொஞ்சம் wait பண்றீங்களா check பண்ணி சொல்றேன். ஆஹ் okay mam சரி mam hello mam line ல இருக்கீங்களா mam இப்போ பார்த்தீங்கன்னா sunday தா mam flight available ல இருக்கு. i mean பாத்தீங்கன்னா i mean பாத்தீங்கன்னா இன்னிக்கி friday நாளைக்கு tomorrow two o'clock sharp something நா இருக்கு பாத்தீங்கன்னா

இல்ல mam sunday morning தான் ma'am two AM சொல்ற mam அதாவது midnight ல ஆனா sunday வந்து பாத்தீங்கன்னா day ல வந்து பாத்தீங்கன்னா eleven o'clock க்கு twelve thirty இருக்கு. ஆனா through போகாது வேற country ல land பண்ணிட்டு take off பண்ற மாதிரி இருக்கும நீங்க கேக்குறது through போனோம் கேக்குறீங்க. so உங்களுக்கு favour தா பாக்க முடியும். கலிஃபொர்னியா நீங்க எந்த process காக போறீங்க mam so okay mam நீங்க project விஷயமா போறீங்க so I understand situation நீங்க என்ன பண்றிங்கன்னா உங்களுக்கு sunday night போடுற mam அது பார்த்தீங்கன்னா through போயிடலாம் but ஒரே ஒரு country ல பாத்தீங்கன்னா half and hour மட்டும் land பண்ணிட்டு take off பண்ணிடுவாங்க ஏன்னா அங்க இருக்க passenger க்கும் கொஞ்சம் time fix பண்ணி அந்த country யில் நிப்பாட்டனும். ஆஹ் என்னென்ன flight லா இருக்குன்னு list அ சொல்லிற mam air asia இருக்கு air india இருக்கு air india express இருக்கு go first இருக்கு go indigo இருக்கு spice jet இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா flight trick இருக்கு star air இருக்கு mam lots of flight இருக்கு mam சென்னையில் இருந்து two AM அதாவது two thirty AM போல lots of flight இருக்கு mam உங்களுக்கு எந்த இதுல போடட்டும் mam mam ticket rate வந்து பாத்தீங்கன்னா கலிஃபொர்னியா வந்து one day travel தான் என full ஆ flight ல air ல தன் போற மாதிரி இருக்கும் so வந்து பார்த்தீங்கன்னா eighty-five thousand to ninty thousand வரும். food things எல்லாமே free தான் உங்ககிட்ட நீங்க எந்த class mam expect பண்றீங்க first class இருக்கு second class இருக்கு third class இருக்கு நீங்க கேட்குறது first class ஆ second class third class ஒவ்வொரு class க்கு ஒரு variation இருக்கு rate நீங்க எந்த மாதிரி rate பாக்குறீங்கன்னு தெரியல eighty-five னா second class னா இப்போ ஒரு flight ல பொருத்துங்க air asia இல்ல second class வந்து fifty thousand இருக்கும் air india வுல sixty இருக்கும் go bus ல பாத்தீங்கன்னா seventy இருக்கும் mam நீங்க எந்த flight mam mam பாத்துட்டு சொல்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் wait பண்றீங்களா? hello mam அதுல வந்து பாத்தீங்கன்னா rate கம்மியாலா இல்ல mam seventy ல தான் கட்ற மாதிரி இருக்கு air india express இருக்க அது ஒன்னு அப்புறம் air asia air india இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா midnight flight I A I D வந்து பாத்தீங்கன்னா அது பெங்களூரில் இருந்து சென்னை வரும்

இல்ல mam அது வந்து கொச்சியில் இருந்து வருது கொச்சியில் எப்படி சொல்றது கொச்சியில் இருந்து direct ஆ சென்னைக்கு சில நேரம் சென்னைக்கு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொச்சியில் இருந்து சென்னை வந்து சென்னையில் இருந்து கலிஃபொர்னியா போகும். ஏன்னா இப்போ சொல்ற கேளுங்க mam air india express air asia கொச்சின்ல இருக்கிறது பக்கத்தில் வரும் பெங்களூர் side இருந்துனா easy ஆ வந்துரும். இந்த டெல்லி மும்பையில இருந்து வர flight எல்லாம் சென்னை வந்து வரத்துக்கு கொஞ்சம் late ஆகும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா four AM five AM ஒரு twelve AM இல்ல twelve PM கூட இருக்கும் sunday ல

okay mam sunday இருக்கலாம் ஆனா என்ன சொல்ல வரேன்னா நீங்க கேக்குற நீங்க என்ன இவ்ளோ budget ல கேக்குறீங்க ஒரு ஒரு flight பொருத்து இருக்கு offer போட்டு இருக்காங்களா first class ல கூட offer போட்டிருப்பாங்க நீங்க சொல்ற amount வச்சு தான் நான் என்ன variation ல இருக்குன்னு பார்க்க முடியும் சொல்லுங்க mam line ல இருக்கீங்களா

mam eight thousand ல இல்ல mam sorry mam eighty thousand னா நீங்க வந்து பாத்திங்கண்ணா first class லேயே air asia india இருக்கு mam second class ல பாத்தீங்கன்னா fifty thousand க்கு இருக்கு நீங்க எப்படி first class க்கு போறீங்களா இல்ல second class போறீங்களா first class போனா majority என்னனா bed இருக்கும் நீங்க free யா போலாம் உங்களுக்கு எந்த disturbance ம் இருக்காதா என்ன? flat seat இருக்கும் நீங்க வேணா பாத்திங்கண்ணா sleep பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் எந்த disturbance ம் இல்லாம இருக்கும் படுத்துட்டு போலாம் i mean sleep பண்ணிட்டு போலாம். இந்த இல்ல mam அப்டி சொல்லல mam sleep பண்ணிட்டு போனா second class எல்லாம் உக்காந்து உக்காந்துட்டே போவாங்க உங்களுக்கு அப்டி கிடயாது first class ல cabin மாதிரி இருக்கும் உங்களுக்குனு தனி table தனி group மாதிரி allocate பண்ணிடுவாங்க yeah அதெல்லாம் first class வோட main prospectus அதான் expensive ஆன amount எல்லாம் கேக்குறொம் mam அதே தான் mam இப்ப variant எல்லாம் அதே தான் mam second class ல வந்து நீங்க பார்த்தீங்கனா எல்லார் கூடயும் merge ஆகி போவீங்க எல்லா passengers கூடயும் merge ஆகி போவீங்க first class பாத்தீங்கனா உங்களுக்குனு தனியா ஒரு இடம் allocate பண்ணி வச்சுடுவாங்க அதான் means எப்டி சொல்றது நீங்க உக்காந்துட்டு போவீங்க அதான் பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு cabin மாதிரி இருக்கும் cabin நா எப்டி சொல்றது ஒரு குடுவை மாதிரி இருக்கும் அதுல நீங்க தனியா means எப்டி சொல்றது food ல இருந்து எல்லாம் free எல்லாமே free அதே பாத்தீங்கனா உங்களுக்கு எந்த problem இல்லாம இருக்கும் so second class ல போனீங்கனா எல்லாரோடயும் இருப்பீங்க இது கொஞ்சம் கொஞ்ச்ம உங்களுக்கு business meeting அ போறீங்களா உங்களுக்கு எந்த pressure ம் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கனா உங்க work tension இல்லாம உங்க work detail என்னனேன்ன explain உங்க meeting க்கு ready ஆகிக்குலாம் flight லே பாத்தீங்கனா free யாவும் இருக்கும் உங்களுக்கு எந்த mind upset ம் இருக்காது mam

இங்க பாத்தீங்கனா tuesday எல்லான் tuesday twelve four AM போல ஆகும் so நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரென்னா one day travel லு sunday twelve AM take off ஆகுது monday வந்து பாத்தீங்கனா monday போய்ட்டு monday twelve PM ஆகிடும் அதுக்கு அப்றம் night பாத்தீங்கனா tuesday twelve AM இல்ல two AM போல land ஆகும் mam கலிஃபொர்னியால உம் ஆமா mam அது வந்து பாத்தீங்கனா அது ஒரு country ல அது through வா தான் mam through வா போகும் பாத்துகிடுங்க போகும் இந்த இப்பொ நீங்கலே சொல்லுங்க இது வந்து ஒரு இடத்துல நின்னு நின்னு போகறதுக்கு bus கெடயாது இது வந்து international flight so அதுனால ஒரு ஒரு country க்கு ஒரு இடத்துல மாத்தி விட்ற மாதிரி இருக்கும் இந்த flight வந்து through வா போற flight வந்து four AM க்கு இருக்கு நீங்க வேணா போறீங்களா? but அது கொஞ்சம் ரொம்ப expensive ஆ இருக்கும் மும்பைல இருந்து வருது அது flight go fast flight அது through வா இருக்கு fifteen thousand ஆகும் go fast அது வந்து பாத்தீங்கனா அதுக்கும் இதுக்கும் என்ன different நா இது வந்து பாத்தீங்கனா through வா போகுது அதுவும் இது பாத்தீங்கனா மும்பைல இருந்து வரும் mam இது அதான் four AM சொல்றன் நானு okay mam உங்களுக்கு என்ன என்ன இது மாதிரி இதுல பாக்கணும் நீங்க சொல்லீட்டீங்கனா நான் வந்து பாத்தீங்கனா book பண்ணிடுவன்.

அது morning வந்து two AM போகும் two AM but வந்து ஒரு country ல நிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு country ல land பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் take off பண்னுவாங்க அப்ப okay தான mam உங்களுக்கு through வா வந்து through எல்லா facilities இருக்கும் பாத்தீங்கனா air india express ல but ஏன்னா வந்து ஒரே ஒரு country ல மட்டும land ஆகும் i think பாத்தீங்கன அமெரிக்கால land ஆகும் நெனைக்கிறென் mam எனக்கு அவ்வளவா பார்த்து சொல்ல தெரியல நான் வந்து பாத்தீங்கணா only ticket checking வந்து எந்த travels க்கு மட்டும் தான் பாப்பொம் ஆஹ் mam கண்டுபுடிச்சுட்டன் mam அது வந்து பாத்தீங்கனா அமெரிக்கால land பண்ணிட்டு அப்புறம் take off ஏன்னா அங்க அமெரிக்கா வந்து கலிஃபொர்னியாக்கு போற passengers லாம் wait பண்ணுவாங்க

ஆஹ் அதுக்கு வந்து பாத்தீங்கனா six thousand ஆகும் six thousand தான்நீங்க வந்து பாத்தீங்கனா நீங்க அந்த அ sunday போய் போனீங்கனா sunday இல்ல sunday ஒரு half an hour வந்து நீங்க திருச்சில இருந்து கெளம்புனா போதும் திருச்சில half an hour க்குள்ள சென்னைய reach பண்ணிடலாம்

ஆஹ் yeah air india express தான் mam air india express தான் okay ங்க but land பண்ணி தான் போகுற மாதிரி இருக்கும் ok வா mam thank you so much உங்களுக்கு ticket book பண்றொம் உங்க account number இல்லனா phone number detail சொல்லுங்க account number okay mam எங்க website க்கு நீங்க அனுப்பிச்சு விடுங்க air india airlines தான் share பண்ணுங்க உங்க name mention பண்ணுங்க sorry for the interruption உங்க name சொல்லுங்க

இல்ல mam இல்ல நீங்க முறையான details passengers அடையாளம் ஏதாவது சொன்னா தான் நீங்க எந்த எடத்துல இருந்து வரீங்க நாங்க அதுக்கு அப்பறம் ரெண்டு flight book பண்ணிடுவொம் சென்னைக்கும் சரி இப்ப சென்னைலருந்து கலிஃபொர்னியாக்கும் இல்ல திருச்சில இருந்து சென்னன ரெண்டுக்கும் book பண்ணிறட்டுமா இல்ல திருச்சில இருந்து சென்னை நீங்க பாத்துகிடுதீங்களா உம் ஆஹ் ok mam but ஒரு offer மாதிரி போரதுக்கு travel போகலான் இதுல ரொம்ப bus travel போனா late ஆகும் mam நீங்க போற time முன்ன பின்ன ஆச்சுனா